நா சந்தோசமா சொன்னேன்னு நீ பாத்தியா?

சேரி சேரி.

கூறு கூறா எறும்பு கடிக்கிறது. என் பேன்ட் என் ஆடைகள், பேன்ட்டும் dress உம் பத்து நாட்களாக பதிமூன்று நாட்களாகி என்னோடது வெயில்லா காஞ்சி காக்கா குருவி மாதிரி கஞ்சிகிட்டு இருக்கு.

துவச்சி தரத்துக்கு late பண்ணிட்டாங்க எனக்கு என்ன தெரியும்.

Machine ல போட்டு இது பண்ணி வச்சிடாங்களா நா அப்போ இதுல இருக்கும் போது college ல இருந்து நா அப்பியே கிளம்பிடென்ல காய வச்சிடாங்க, எடுத்துட்டாங்க, எல்லா dress எடுத்துட்டாங்க. என்னோட ஒரு ஒரு சில dress மட்டும் என்னோட எல்லாமே எடுத்துட்டாங்க ஒரே ஒரு tops சு ஒரு போடுற பேன்ட் மட்டும் பெண்டு என்ன நிலமையில இருக்குனு தெரியல அத tops கூட இல்ல அது இது இதுலதான் இருக்கும். மொட்ட மடியில வாடன்ட்ட சாவி இருக்கு இப்போ போய் கேட்டா திட்டுவாங்க நா நாளைக்கு போய் கேட்டுக்கலாம். ம பெண்ட்டுதான் எனக்கு டாப் கூட கொஞ்சம் பழசுதான். பேண்ட்டு ரொம்ப புதுசு இப்போ வாங்கினது எப்போ இதுக்கு முன்னாடி leave க்கு போனேன்ல அப்போ வாங்குன

எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்ல.

சேரி சேரி இல்லை கொஞ்சம் இருக்கு உம் கொஞ்சோண்டு இருக்கு ஆ அப்டி எல்லாம் இல்ல பொறுமையா பண்ணிட்டு

நான் வந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.

போய் யாருகிட்டயும் பேசலா. இல்ல நா பேசுனதனா தெரியும். ஒன்னு யாரு இடத்தையும் பேசல. யார்கிட்டயும் பேசல ஒருத்தர் கிட்ட கூட உன்ன தவிர.

ஆமாம். அப்டியும் வச்சி மனச தேத்திகலாம்.

இல்ல இல்ல இன்னைக்கு எங்க அப்பா கூட வந்து இறங்கும் போது தேன்மொழி தான் first முன்னாடியே உக்காந்துட்டு இருந்தா. உம் எங்க அப்பா friend இருக்கா போய் பேசு பேசு அப்டினாரு. அப்பா அமைதியா இருங்க அப்பா வேணும்னே வெறுப்பு ஏத்திகிட்டு

இல்ல எங்க அப்பா எதுக்கு பேச போறாங்க கார்ல உக்காந்துட்டு இருந்தோம். அவங்க வெளியா நின்னு திட்டுல உக்காந்துட்டு இருந்தாங்க. என் வாடன் வர வரைக்கும் இருந்தாரு. ஒரு பாத்து நிமிஷம் இருந்துட்டு

hai kavin நீ மட்டோ தா bank வருணோமா நாங்களா வரக்கூடாதா bank இந்த account open பண்ணலாம்னு வந்த ஆஹ் account salary account open பண்ண சொல்லிருக்காங்க kavin அதுக்காகத்தா வந்த எனக்கு ந open பண்ணது இல்லே நீ ஏதும் open பண்ணிருக்கியா எப்டி? இல்லே kavin எனக்கு banking பத்தி அவொளவ தெரியாது ல நீ உங்க office விஷயமா bank கு வர ந பாத்தேன் சேரி நீ வர time ல வருனோனு தா வ்ருனோனு தா wait பண்ண correct ஆஹ் நீயே வந்துட்டா daily இந்த கு வருவேன்னு எனக்கு தெரியோ அதுனால சேரி உன்ன புடிச்சாதா நீ இந்தத்தடவ open பண்ணி குடுப்பேளா எனக்கும் easy ஆஹ் இருக்கும்ல நானோ கட்டுக்குவ அதுக்காகத்தா சேரி உன்ன பகலாம்னு wait வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த bank லய ரொம்பா நேரமா wait பண்ணிட்டு இருக்கேன் என் friends கிட்ட கேட்டு நா கொண்டு வந்துருக்கா ஆஹ் இன்னோ details வேணும்னா சொல்லு நா வென நாளைக்கு கொண்டு வர உன்கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு எடுத்துட்டு வர ஆஹ் நீ சொன்னேனா இப்போ இருக்குறதுலா okay வா பாரு இந்த proof ல okay ஆஹ் பாரு amount thousand rupees இருந்த இந்த bank கு okay சொன்னாங்கனு சொன்னாங்க அதுனால thousand கொண்டு வந்துருக்கா ஆஹ் இது வெச்சி salary account create பண்ணுனோம் office ல வந்து salary வந்து அந்த account க்கு ஏறும் office லய பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு time எல்லாததுனால யா நீங்க பொய் பண்ணிக்கோங்க சொன்னாங்க இந்த bank ல பொய் பண்ணிருங்கா easy அனா வேலைதா அப்புடின்னாக சேரி நம்மளோ பாப்போம் பொய் bank ல பொய் பாப்போம் அப்புடின்னுகுறதுக்காகதா நானே வந்த ஏஹ் எனக்கு bank details பத்திலா அவோலோவோ தெரியல அதன் உன்கிட்ட கேட்கலாம்னு எது okay அப்புடிகிறதுக்காகத்தா உன்ன refer பண்ணி நா வந்த ஆஹ் உனக்கு என்னனா proof ல வேணும்னு சொன்னேனா நா அடுக்கு தன்குந்தப்புல arrange பண்ணி arrange பண்ணிட்டு வந்துருவேன் இல்லே என்கிட்டே இருக்குறத okay நா சொல்லு நம்ம இன்னிக்கே account open பண்ணிரலாம் இன்னும் நேரிய banks பத்தி doubts இருக்கு உனக்கு தெரிஞ்சிதுன்னா சொல்லரிய அந்த home loan loan இது பண்ணலாம் plan பண்ணிருக்கேன் home loan பொடுனோம் அத்தோட details ஏதாவது தெரிஞ்ச சொல்ல ஆஹ் இந்த home loan சொல்றல அதுல வந்து இப்போ ES அதிகம் அசினை வட்டி வந்து அதிகம் ஆகும் ES கம்மி அசினை வட்டி கோரியும் சொல்ராங்க அது உண்மையா எப்டி அதுதோட details தெரியுமா உனக்கு ES வந்து mention பண்ணுவாங்களா அந்த home loan கு ஆஹ் okay ஹ்ம் இல்ல kavin நா என்ன கேக்குறேன்னா இப்போ home loan ல வந்து ஹ்ம்

இதுக்கான interest டும் year அதிகமா அசினை interest load பண்ணுவாங்க அப்புடின்னுவாங்க அத இது year கம்மி அசினை interest அதிகமா இருக்கும் சீக்கிரம் கட்டுன சீக்கிரம் முடிச்சிடலாம் அந்த மாதிரி கேக்குறேன் okay kavin ஆஹ் அதன் home loan apply பண்ணுனோம் first அது இல்லாம home loan apply பண்ணுனோனா நம்ம என்ன bank use பண்றோமோ அந்த bank ல மட்டும்தா home loan apply பண்ண முடியுமா இல்ல வேற எந்த bank ல வேணாலும் use பண்ணலாமா எப்டி ஆஹ் இப்போ எந்த loan apply பண்றோமோ அந்த bank ஒட account நம்ம கிட்ட இருக்குனோமா okay kavin அந்த loan ளலாம் என்னனா useful ஆஹ் இருக்கு educational loan அந்த மாதிரி bank ல இருக்குணங்கள அதல நமக்கு சிக்கிறோம் கிடைக்குமா delay ஆகுமா அத பத்தி தெரியுமா உனக்கு இப்போ நம்ம loan apply பண்றோம்னா எத்தனை நாளுல நமக்கு கைல வரும் எல்லாம் full amount payment ஆய்டுமா claim ஆய்டுமா இல்ல கொஞ்ச கொஞ்சம்தான் term wise தருவங்கள அந்த details ல உனக்கு தெரியுமா

பரவலா kavin உனக்கு அடிக்கடி நீ bank வரதுனால எல்லாம் details தெரிஞ்சி வெச்சிருக்க ந எங்க bank பக்கமே இன்னிக்குத்தான் வந்துருக்கேன் ஆஹ் educational loan பத்தி வேணுமே என என் sister கு doctor education loan apply பண்ணுனோம்னு பேசிட்டு இருந்தாங்க அவ college முடிச்சிட்டா sorry college இப்போதான் first year ஆஹ் அவளுக்கான loan வந்து எப்படி apply பண்ணுறது எந்த மாரி amount எப்படி pay பண்ணுவாங்க நமக்கு குடுப்பாங்கa full amount collage ஓட full fees குடுத்துடுவாங்களா bus fees hostel fees எல்லாமே included அது நம்ம அது அடுத்து எப்போ அவங்களுடைய term வர வரைக்கும் எப்போ அந்த loan கட்டி அடைக்க

select பண்ணிட்டு அந்த bank நாங்க education loan கண்டி வந்து இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு application form வந்து அது fill பண்ணனும் இதுக்கு முன்னாடி என்னா அந்த loan வாங்க போறவங்க வந்து அவங்க படிக்குற collage லீய அந்த education center ல வந்துட்டு

அவங்களுக்கு வந்து interest rate ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்ஏன்னா அவங்க படிச்சிட்டு இருக்காங்க படிச்சி முடிக்கணும் அதுக்கு அப்பறம் வேளைக்கு பொய் அதுக்கு அப்றம்தா அவங்க loan ஆஹ் அடைப்பாங்க என்ற கடன் கண்டிப்பா தெரியும்

அந்த அந்த year வர எந்த ஒரு வட்டியும் bank வந்து provide பண்ணமாட்டாங்க அதாவது for example three years படிக்குறாங்க அப்படினா first year லந்து three years ஆஹ் அந்த amount வந்து initail amount மட்டும் தா அவங்களக்கு இருக்கும் அதாவது எந்த ஒரு interest உமை add ஐயருக்காது கண்டிப்பா கெவின் எண்ணனோட collage members ஏன் அக்கா செல்வங்கள பேசுற நீயும் அவங்க கிட்ட direct ஆஹ் அந்த loan ஆஹ் பத்தி detailed ஆஹ் fulla சொல்லு நானும் பொய் சொல்லுற ஆஹ் அவங்களுக்கு அந்த loan okay வ இருந்துச்சின்னா ரொம்ப அலையை விடுவாங்கலா அவ கொஞ்சம் பயந்துட்டு இருக்கு ஏன்னா ஆஹ் certificates எல்லா கேய்ட்டாங்களா marksheet எல்லாமே ஆஹ் அதுனால அவ கொஞ்சம் பயப்புடுவா loan எடுக்கலாமா நம்மக்கு ஒடனே கடைச்சிடுமா இல்லனா எந்த year விட்டாலும் அடுத்த year இருக்க join பண்ணுற மாரி ஐயிட கூடாது ல loan கொஞ்சம் delay ஆய்டுச்சின்னா அதுனால யோசிச்சிட்டு இருக்க அவங்க கேய்க்குற document நம்ம கைல வெச்சி இருக்கும் ந நம்ம அலையை வேண்டிய தேவையில்ல எப்போ நேரிய பயறு என்ன பண்ணுறாங்க ந எத பத்தி details தெரியாமலே first time bank கு வராங்க details கேய்டு போறாங்க then அதை பக்கம் மறுபடியும் வராங்க

okay kavin உங்கள கண்டிப்பா வந்து meet சொல்லுற ஆஹ் education loan அவருக்கு ரொம்ப important அவ life கு எதுக்கு எடுத்தாலும் அந்த மூணு வருஷம் அவ யாரையும் காய்க்க வேண்ட எந்த ஒரு எதுக்கும் fees கட்டணும் அப்படினு என்ன அத பத்தி transaction எல்லாமே முடிஞ்சிருச்சின easya இருக்கும் அப்புறம் இந்த bank ல வந்து two wheelers ல loan தருவங்கள ashwin கும் two weeler present பண்ணல னு ஒரு ideabut full amount என்கிட்ட இல்ல ஆஹ் loan மாரி எதாவது apply பண்ணலாமா two wheelers கு ஆஹ் by planned ஆஹ் இருக்கு interest ல ரொம்ப அதிகமலா வாரத்துல தா இந்த bank பொறுத்த வரைக்கும் எப்போ வெளிய வாங்குறத நம்ம suppose வெளிய கூட ஒரு amount வாங்கிட்டு அதுக்கு interest அதிகமா கட்டணும் bank ல வந்து interest loan குரங்கை அது உண்மை தான okay kavin ஏன்னா எப்போ ஏன் salary account open பண்ணிட்டானா என்னோட salary யா full ஆஹ் கூட ந அதுல ஏன் salarya வீட்ல காயக்கமாட்டாங்க என்னோட செலவு தா so வண்டி loan bike loan apply பண்ணி எடுடத்துதலை அப்படினு ஒரு idea இருந்துச்சி amount full ஆஹ் எடுத்தாலும் என்னக்கு பிரச்னை இல்ல சீக்கிரம் முடிஞ்சிஜேரோம்ல அதுகுத்த salary account open பண்ண ஒனே salary account கு வந்துச்சின்னா அவங்களுக்கு ஒரு bike எடுத்துரல அப்படினு plan பண்ண ஹம் அவங்களுக்கு தெரியுமா superise gift ஆஹ் குடுக்கணும் bike கு அதுக்காகத்தா சரி உங்கிட்ட கேய்டு வெக்கல அப்படினு salary account open ஐயருச்சின சீக்கிரம் முடிஞ்சிரும் ல அந்த loan குலா ரொம்ப delay அகத்துல bike loan கு okay sir சார் பகலா take care நாளைக்கு வார okay யா bye இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் அன்றாடம் பல நோய்களை பல நோய்களை நோய்களுக்கு ஆட்பட்டு வாழ்க்கை முழுவதும் மருந்து மாத்திரைகள் மூலம் வாழும் வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் முன்னோர்கள் கூறிய மாதிரி உணவே மருந்தாக பயன்படுத்தும் முறையை கடைபிடிக்காத காரணத்தினால் தான் நாம் இவ்வளவு நோய்களுக்கு ஆட்கொள்~ஆட்கொள்ள படுகிறோம்

போற்றேன் உன்னை என்று குறள் மூலம் சிறப்பாக விளக்கியுள்ளார் குறளுக்கான அர்த்தம் என்னன்னா உடலுக்கு எது பொருத்தமான உணவோ அதை தேர்ந்தெடுப்பது நல்லது அதை உண்டால் நம் நெடுநாள் எந்த நோயும் இல்லாமல் வாழலாம் என்பதை குறிப்பிட்டுள்ளார். மனிதர்கள் வாழ்க்கையில் உணவு என்பது மிகமுக்கியமான ஒன்றாகவும் இருக்கிறது அந்த உணவை நாம்

உடலில் உள்ள ஆரோக்கியம் இருந்தால் தான் நல்ல வாழ்வினை வாழ முடியும் நல்ல சமுதாயம் அமையும் இயற்கை ஆனது நமக்கு பல வரங்களை கொடுத்துள்ளது அதில் விளைகின்ற ப~பழ வகைகள் தானியங்கள் காய்கறிகள் போன்ற அனைத்தும் ஊட்டச்சத்து நிறைந்தவை நல்ல வளமான நிலத்தில் வளரும் பயிர்களுடன் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும் மனிதனும் வளமாக வாழ முடியும் இயற்கையான உணவு முறையின் கிருமிநாசினிகள்~நாசினிகள் தெளிக்கப்படாத தானிய வகைகள் கிழங்குகள் கீரைகள் பசும்பால் மற்றும் பால் பால் உணவுகள் பழங்கள் போன்ற இயற்கையான உணவுகள் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தன இன்றைய விவசாயத்தின் மிகவும் பெரும்பாலும் மனித உடலுக்கு தீங்கு விளைகின்ற செயற்கை உரங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது இதனால்

இன்றைய சூழலில் அனைவரும் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய junk foods துரித உணவுகளையும் உண்டு இயற்கை வளங்களை பெரிதும் விரும்புவதில்லை நமது பிரதேசங்களில் அதிகமாக விற்பனையாகும் குளிர்பானங்கள்

இயற்கையான உணவை எடுத்துக்கொண்டு உடலை திடமாகவும் ஆரோக்கியமும் வைத்துக் கொள்ளவும் நாம் எடுத்துக் கொள்கின்ற உணவு முறைதான் நம்முடைய நீண்ட நாள் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் சிறிய வயதில் இருந்து உணவிற்கு மதிப்பு கொடுக்~கொடுக்காமல் நாம் எடுத்துக் கொள்கின்ற ஆரோக்கியமற்ற உணவுகள் தான் இந்த அதிகளவிலான நோய்களுக்கு காரணமாக உள்ளது மனிதன் இந்த பொருளாதார நிலை தொழில் நுட்ப வளர்ச்சி அறிவியல் கண்டுபிடிப்பு என்று நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே யோசிக்கின்றார்களே தவிர மனிதர்கள் உடைய ஆரோக்கியம் அதை பற்றி யோசித்துப் பார்ப்பதில்லை அதனால் நோய்கள் வந்து தாக்கிய பிறகு தானே அதை பற்றி கவலை கொள்கிறோம் அதனால் எந்த பயனும் இல்லை எனவே உணவு முறையில் நாம் எப்பொழுதும் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் இதனை எல்லாம் சரி செய்வதற்கு ஒரே வழி உண்டு அது இயற்கை விவசாயத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் அதன் மூலியமாக கிடைக்கும் உணவுகளை மீண்டும் உண்ண வேண்டும் அதனை பின்பற்ற வேண்டும் இன்றைய கால கட்டத்தில் சிறுதானியங்களை அதிகம் மக்கள் பயன்படுத்துவதே கிடையாது முன்~முன்காலங்களில் சிறுதானியங்களை ம~முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தினார்கள் சிறுதானியங்கள் கம்பு சோளம் வரகு சாமை திணை குதிரைவாலி கேழ்வரகு போன்றவற்றை சிறுதானியமாக அதனை சாப்பிடுவதால் சக்கரைநோய் உடல்பருமன் ரத்தக் குறிப்பு போன்ற நோய்களிலிருந்து நம்மை காற்றுக் கொள்ளலாம் அதிக ஆற்றலை தரக்கூடியது மட்டுமல்லாமல் அரிசி, கோதுமை போன்ற மற்ற தானியங்களுடன் ஒப்பிடும்போது இது புரதச்சத்து நார்ச்சத்து மிகுந்த நைட்ரிக் அமிலம் குறைந்தும் இரும்பு, கால்சியம் மற்றும் விட்டமின்களை அதிகமாக கொண்டுள்ளது தினை தினையில் அதிகளவு இனிப்பு பலகாரம் செய்யலாம் அதாவது சர்க்கரை பொங்கல் கருப்பட்டி பாயசம் அதிரசம் மைசூர் பாக்கு மற்றும் லட்டு அதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் இதே போல தினையை உட்கொள்ளும் போது உடல் சூடு கண்ணுக்கு ஒளியை அதிகரிக்கும் beta carotene அதிகம் உள்ளது தினை மாவுடன் தேனை கபம் நீங்கும். விரைவில் செரிமானம் ஆகும் சாமை எல்லாவித சமையலுக்கும் உகந்த சிறுதானியமா சாமை சொல்றாங்க சாதம் செய்யுறது இட்லி சமைக்கலாம் தோசை சுடலாம் கிச்சடி செய்யலாம் நெல்லு அரிசியை காட்டிலும் ஏழு மடங்கு fiber food fiber content அதிகமா இருக்கிறது பொருள் சாமை இத சாப்பிடுறதுனால மலச்சிக்கல் மற்றும் சர்க்கரை நோய் வராம கண்டிப்பா தடுக்க முடியும் blood கம்மியா anemic ஆ இருக்கவங்க இரத்தசோகை உள்ளவங்களுக்கு சாமை சிறந்த food ஆ இருக்கும் இதுல அதிகளவு minerals உள்ளதுனால நம் உடலில் உள்ள உயிரணுக்களின் எண்ணிக்கையை மிகவும் எளிதாக அதிகரிக்கிறது குதிரைவாலி குதிரைவாலி சுவை மிகுந்த இக்~சுவை மிகுந்தது இதுல இட்லி இடியாப்பம் கொழுக்கட்டை போன்ற ஆ~ஆவியில வேகவைக்குற எல்லா உணவும் செய்யலாம் இது மிகவும் மிருதுவாகவும் இருக்கும் வயிற்றுப்புண், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் காய்ச்சல் இருக்கிற நேரத்துல கஞ்சி வச்சி குடிச்சா காய்ச்சல குணப்படுத்தும் மேலும் வாயு தொல்லை குணப்படுத்தும் குதிரைவாலி ஓட உளுத்தம்பருப்பு சேர்த்து களி அல்லது கஞ்சியா சாப்பிட்டு செய்து சாப்பிட்டு வந்தா இடுப்பு வலி மற்றும் வயிற்று கடுப்பு பிரச்சனை சரியாயிரும் இது இந்த காலகட்டத்தில இருக்கிற இளைஞர்களுக்கு சுத்தமா புரியுறது இல்லை அடுத்து வரகு பார்க்கலாம் அடிப்படை உணவாக வரகரசி மேலும் உடலில் சக்தியை அதிகரிக்க உதவுது இதில் அனைத்து வகையான திண்பண்டங்களையும் செய்யலாம் அதுவும் பிரியாணி செய்வதற்கு ஏற்றது பித்த உடம்புகாரர்கள் சளித்தொல்லை உள்ளவர்கள் தோல் பிரச்சினை உள்ளவர்கள் வரகரிசி மிகவும் குறைவாக சாப்பிட வேண்டும் தேள் கடிக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது வரகு இப்போ கேழ்வரகு பத்தி பாப்போம் கேழ்வரகில் கஞ்சி கூழ் களி தோசை அடை லட்டு அல்வா பக்கோடா என பல விதமான பலகாரங்கள் செய்ய்யலாம் கேழ்வரகில் அதிக அளவு கால்சியம் இருக்கு மூட்டு வலி பிரச்சனைக்கு தீர்வாகிறது கேழ்வரகு கூழானது மாதவிடாயின் போது ஏற்படும் உதிரபோக்கை நிறுத்தும் தன்மை கொண்டது கம்பு மிகவும் ஆரோக்கியமான கிராமத்து உணவாக இருக்கு கம்மங்கூழ் கம்மங்கூழ் கம்புல செஞ்ச தோசை குழி பணியாரம் போன்ற உணவே மிகவும் நல்லது அதே சமயம் சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் கம்பை குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும் அடுத்து என்ன பாக்கலாம்னா அடுத்து கொள்ளு தானிய வகைகளில் ஒன்றான பெரி~ ஒன்றான பலரால் பெரிதும் கண்டுகொள்ளப்படாத கொள்ளு ஏராளமான சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டது anti-hyperglycemic உணவான கொள்ளு சர்க்கரை அளவு உடலில் அதிகரிப்பதை தவிர்க்கிறது கொள்ளு ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்படும் வலி ஆஸ்துமா போன்ற நோயினால் ஏற்படும் சுவாச பிரச்சனை சரியாகும் கொள்ளுவை அரிசியுடன் சேர்த்து கஞ்சியாக காய்ச்சி குடித்து வந்தால் பசியின்மை பிரச்சனை தீரும் கொள்ளுடன் இந்து உப்பை சேர்த்து சிறிதளவு சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக பாதையில் சேரும் கற்கள் கரையும் கொள்ளுவில் அதிகமான அளவு இரும்பு சத்து amino அமிலங்கள் உள்ளது ஆண்களின் விந்தணுக்களைஅதிகரிக்க செய்வதுடன் காலையில் தினமும் முளை கட்டிய கொள்ளு பயிறை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் சரியாகும் ஊற வைத்த கொள்ளுவை தினசரி இருவேளை சாப்பிட்டு வந்தால் தேவையற்ற கொழுப்புகள் நீங்கும் கொழுப்புகள் நீங்கும் இவ்வாறு இயற்கையான உள்ள தானிய வகைகளை பின்பற்றி மக்கள் அனைவரும் உடலுக்கு தேவையான புரதம் vitamin கள் mineral களை பெற வேண்டும் அதனால் நோய் இற்~ நோய் உண்டாவதை தடுக்க முடியும் உடல் உ~உணவின் மூலமாகவே ஆரோக்கியமான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் hello அனுசியா hi சங்கீதா ma'am

நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க

அஹ் நேரம் ரொம்ப நேரம் வந்து இருக்க நேரம் நான் வந்து ஏதாவது முன்னாடி விளையாடக்கூடிய விளையாட்டு எல்லாம் விளையாடுவேன் முன்னோர்கள் அந்த

தொலைபேசியை வச்சு அதிலே வந்து அதுல வந்து விளையாட்டு download பண்ணி அப்படித்தான் இப்போ உள்ள காலம் எல்லாம் போயிட்டிருக்கு ஆமா விளையாட்டு வந்து இப்ப வந்து யாருமே கூட்டா சேர்ந்து விளையாடறதில்லை, முன்னாடி நிறைய பேர் வந்து பாட்டி வீட்டுல வந்து எல்லா பேர புள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நல்லா விளையாடுவாங்க கூட்டமா நல்லா கிட்டி புல்லு எல்லாம் விளையாடுவாங்க இப்ப யாருமே விளையாடுறது இல்ல ஆமா அதே மாதிரி கோகோ எல்லாம் பள்ளிக்கூடத்துல எல்லாம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம் அது எல்லாரும் சேர்ந்து விளையாடும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு ஆளு அவரால அந்த போட்டியில இருந்து விலகினாலும் மிச்சமுள்ள பேர் எல்லாம் விளையாடுவாங்க அது வந்து போக போக கொஞ்ச ரொம்ப பொழுதுபோக்கா இருக்கும் ரொம்ப jolly ஆ இருக்கும் ஆமா அப்புறம் வந்து இப்ப எல்லாருமே online games சின்ன குழந்தைங்களே online game easy ஆ புரிஞ்சுகிட்டு எல்லாம் விளையாடுறாங்க அங்க வந்து வெளியில போய் அப்படி சேர்ந்து friends ஓட சேர்ந்து அந்த மாதிரி விளையாடாம எப்பவும் phone லயே விளையாடி விளையாடி இருக்காங்க

அது வந்து ரொம்ப பொழுதுபோக்கா இருக்கும் ஆனா இப்ப வந்து முக்காவாசி பேர் அந்த மாதிரி எல்லாம் கால்ல நடைபயிற்சிஅந்த மாதிரி எதுவும் எடுக்கிறது இல்லை அவங்களுக்கு correct ஆ அவங்க வேலை எல்லாம் பண்றதுக்கே அவங்களுக்கு நேரம் correct ஆ இருக்குது அதனால வேற எந்த நடைபயிற்சியுமே எங்கேயுமே அவங்களுக்கு போறதுக்கு நேரம் இல்லை ஆமா இப்ப அம்மாக்கள் எல்லாம் வந்து குழந்தைகளை சமாதானப்படுத்தணும்னா phone ன கொடுத்திடறாங்க அப்போ அவங்க அந்த phone ல பார்க்கும் போது games எல்லாம் நிறைய download பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க online ல எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க ஆமா ஒரு சின்ன புள்ளைங்க கூட முன்னாடி எல்லாம் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவாங்க, ஆனா இப்ப உள்ள காலத்துல வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கைபேசியை கொடுத்துட்டு அதை வச்சு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, அது இல்லாமலும் அவங்க சாப்பிடமாட்டேங்குறாங்க இப்ப நிறைய பிள்ளைங்க அடம் பிடிச்சு எப்படியாவது வாங்கி அதை அந்த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 ஆமா அப்புறம் வந்து entertainment ன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த online game ல வந்து இந்த rummy இந்த மாதிரி எல்லாம் பெரியவங்க வந்து நிறைய invest பண்றாங்க அடுத்தது அவங்களுக்கு வந்து

கீறிக்கிறது கையை கீறிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரு பண்ணி பண்ணி வந்து ரொம்ப தீவிரமா இருந்துச்சு ஆமா அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லி ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அந்த விளையாட்டு எல்லாம் இப்ப தடை பண்ணிட்டாங்கல யாருமே இப்ப விளையாடல அதெல்லாம் ஒரு ஆபத்தான விளையாட்டு ஒரு நமக்கு ஒரு பொழுதுபோக்குக்காண்டி அந்த மாதிரி ஒரு கஷ்டமான விளையாட்டு எல்லாம் யாருமே விளையாடக்கூடாது. இப்ப அதே மாதிரி நிறைய விளையாட்டு எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்கல்ல நிறைய வந்து தடை பண்ணிருக்காங்க இருந்தாலும் அது வந்து நிறைய பேர் வந்து ஹம் ரகசியமா விளையாடத்தான் செய்றாங்க, இப்ப அத அந்த சீட்டு எல்லாம் விளையாட விடாம அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா வந்து ஆனா வந்து நிறைய பேர் club ல எல்லாம் போயி சீட்டாடி நிறைய பைசாலாம் அப்படி ஆஹ் சில பேருக்கு நிறைய பைசா வந்து கிடைக்கும் சில பேர் வந்து பணம் இழந்துருவாங்க அதனாலயே மன உளைச்சலாகி நிறைய பேரு இற~ இறந்~ இறந்துடுறாங்க ஆமா இந்த கடற்கரை side எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டம் side எல்லாம் போனா அங்க வந்து நிறைய பேர் வந்து சீட்டு எல்லாம் விளையாடுவாங்க leave ன்னு அந்த அவங்களுக்கு ஆஹ் leave கிடைக்கும் இல்ல அந்த நாளெல்லாம் அவங்க வந்து மொத்தமா கூட்டமா இருந்து விளையாடுவாங்க, அதான் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கு இப்ப எல்லாம் ஆனா அதை வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நிறைய இடத்துல இப்ப விளையாடிட்டுதான் இருக்காங்க

அஹ் பிள்ளைங்களை எல்லாம் கவனிக்காம புருஷனை கவனிக்காம எப்பவும் serial serial லயே பார்த்துட்டு இருக்காங்க ஆமா அது வந்து அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்குது இப்ப எல்லாருமே நாடகம் பார்க்க தொடங்கிட்டாங்கல இந்த இது கல்லூரி போற பிள்ளைங்கள்ல இருந்து இப்போ வயசானவங்க வரை வயசானவங்க வரைக்கும் அந்த நாடகத்திலேயே மூழ்கிட்டாங்க நாளைக்கு என்ன நடக்கும் அஹ் நாளைக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல உள்ள வீட்ல உள்ள நிலவரம் மாதிரி அவங்க நாடகத்தை வந்து ஒரு இதை பொழுதுபோக்கா பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு அது வந்து ஆஹ் நடக்க அவங்க வீட்டுலயே நடக்க சம்பவமாவும் இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த நாடகம் பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி மாறிடுவோமா அப்படி எல்லாம் கூட யோசிப்பாங்க அப்புறம் வந்து இப்ப வந்து கொரியன் drama லாம் நிறைய இளைஞர்கள் எல்லாம் வந்து ரொம்ப அஹ் தீவிரமா பார்க்கிறாங்க கொரியால பாக்குறாங்களோ இல்லையோ நம்ம இந்தியால நிறைய பேர் கொரியன் dramas எல்லாம் பாக்குறாங்க அது வந்து இளைஞர்களை ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கு ஆமா ஏன்னா அந்த நாடகம் எல்லாம் பார்த்தா நம்ம நாடகத்தோட கொஞ்சம் புதுசா இருக்கும் அதுல உள்ள கதையெல்லாம் நம்ம வந்து நம்ம நம்ம தமிழ் நாடகத்துல பார்த்த மாதிரி இருக்கு அதுல கொஞ்சம்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 ஆமா அப்புறம் வந்து இப்ப நம்ம நாடகம் எல்லாம் வந்து அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே இருப்பான் அவன் வந்து வந்து புதுசு புதுசா கதை வச்சு correct ஆ முப்பது நிமிஷத்துல neat ஆ முடிச்சிருவான் அடுத்தது அங்க வர்றவங்க எல்லாம் ரொம்ப fashion ஆ இருப்பாங்க அந்த நாடகத்துல வர்றவங்கெல்லாம் இப்ப வந்து comedy actor கூட வந்து ரொம்ப popular ஆ இருப்பாங்க அங்க இப்ப வந்து நம்ம படத்துல நடிக்க ஒரு விஜய், சூர்யா இந்த மாதிரி இவங்க character எல்லாம் வந்து நம்ம நாடகத்துல நடிச்சா எவ்வளவு தீவிரமா பார்ப்போமோ அது மாதிரி கொரியா நாட்டுல எல்லாம் அங்க வந்து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

அது வந்து அதான் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி இப்ப உள்ள காலம்லாம் மாறிற்று ஆனா முன்னாடி வந்து நம்ம நேரிலே போய் பார்க்கும் போது அந்த இடத்திலே நம்ம நேராவே பார்க்கும் போது அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கும் நமக்கும் ஒரு விளையாடணும்னு ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டும் ஆமா இப்ப வந்து ஏதாவது கிரிக்கெட் போட்டி ஏதாவது வந்து miss பண்ணிட்டா கூட அவங்களுக்கு வந்து ஆஹ் ஏதாவது எதுலயாவது ஏத்தி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் அவங்க வந்து எப்ப நேரம் இருக்கோ அப்ப வந்து அவங்க பார்க்கலாம் அதாவது நிறைய friends கூட எல்லாம் கூட்டா சேந்து நிறைய பேர் அந்த மாதிரி பாக்குறாங்க ஆமா enjoy பண்றாங்க நல்லா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 இன்னும் அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க, ஆனா எல்லாருமே இப்போ இந்த காலத்துக்கு தக்கன எல்லாருமே கைபேசியிலே வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க PUBG ஆஹ் இனியும் சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு பிடிச்ச அஹ் games விளையாடுவாங்க இனியும் அவங்களுக்கு புடிச்ச நாடகம் எல்லாம் பாப்பாங்க அஹ் நிறைய கதை எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு அவங்களோட விருப்பத்துக்கு தக்கன இருக்கும் அப்ப அதை வந்து பார்க்க விரும்புவாங்க நிறைய பேரு ஆனா நம்ம சின்ன பிள்ளைங்களை அப்படியே பழக்க பழக்கப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு வந்து நம்மளோட ஆஹ் வெளிய போய் இறங்கி விளையாடுற அந்த ஓட்டம், சாட்டம் அந்த மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கும் அவங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும்

அது theater effect வந்து நம்ம வந்து app லயும் இருக்கும் அதே மாதிரி இப்போ பள்ளிக்கூடத்திலேயுமே நிறைய இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க நிறைய வசதி எல்லாம் அவங்களுக்கு abacus கத்துக் கொடுக்கிறது இன்னும்